இந்த மசூதிக்கு மேல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு.

இந்த பேங்க் முன்னாடி நெறைய வண்டி நின்னுட்ருக்கு.

இந்த ரோடுக்கு ஆப்போசிட்ல நெறைய கடைகலெல்லா இருக்கு.

இங்க வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் போயிட்ருக்கு.

இந்த காட சுத்தி நெறைய மரம் செடி எல்லாமே இருக்கு.

இந்த ஆறுக்குள்ள நறைய தண்ணி போய்ற்றுக்கு.

இங்க வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு.

இங்க வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு.

இங்க வந்து ஒரு பெரிய க்ரௌண்ட் இருக்கு.

இது வந்து ஒரு சின்ன சர்ச் இருக்கு.

இந்த கார்டன்க்குள்ள ஒரு வீடு பக்கத்துலயே ஒரு கார் நின்னுட்டுருக்கு.

இங்க வந்து ஒரு பெரிய மொட்டமாடி இருக்கு.

இந்த ஃபிரீஸர்குள்ள நெறைய ஐஸ் கிரீம்ஸ் கேக்ஸ் எல்லா இருக்கு.

இந்த ஏ_டி_எம் சென்ட்டர்ல ரெண்டு டோர் க்ளோஸ்ல இருக்கு.

இங்க வந்து ஒரு சின்ன ரூம் இருக்கு.

இங்க சுத்தி நெறையா மரோ எல் மல எல்லாமே தெரியிது.

அந்தக் கோயிலுக்குள்ள மூணு சாமி சிலைகள் இருக்கு.

இந்த ரோட்ல நறைய வண்டி போய்ட்டுருக்கு.